நம்ம அலமாரி வந்து பிரவுன் கலர்ல இருக்கு.

அண்ணு நெறைய கலர்ல வந்து சோஃபா இருக்கு.

ரெண்டு மூணு பேரு டெக்கரேஷன் பண்ணிட்டிருக்காங்க.

இது கீழ வந்து ஃபெவிக்கால் வந்து விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க.

தூரத்துல ஒரு டி_என்_பி_எல்னு சொல்லக்கூடிய கடயிருக்கு.

இந்த சர்ச்சில நெறைய ஆர்ச் இருக்கு.

பச்ச மஞ்ச செவப்பு அப்டின்னு சொல்லக்கூடிய கலராட்டு தொட்டி எல்லாம் இருக்குது.

இது ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி இருக்கு.

சின்ன சின்ன புல்லு நெறைய வளந்துருக்கு.

பக்கத்துல வந்து பேட்மிண்டன் பேட் தொங்க போட்டிருக்காங்க.

இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நறைய பொருட்கள அடக்கி வச்சிருக்காக.

ஹ வந்து சுவர்ல வந்து நெறைய வந்து பெயின்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க.

மேல வந்து சீலிங் பண்ணி வச்சிருக்காங்க.

இது ஒரு இந்தியா போஸ்டு ஏடிஎம் .

அதுக்கு பக்கத்துல வந்து ரெண்டு பேர் வந்து ஸ்டாண்டிங்ல நிக்குறாங்க.

அவுங்களுக்கு வந்து ஒராலு சாவி வந்து கொடுக்குறாரு.

பக்கத்துல வந்து ஒரு ஸ்கூட்டர் வந்து விக்கிக்கு நடத்தி வச்சிருக்காங்க.